கை வலி எல்லாம் வந்ததுன்னா அப்புறம் அவ்வளவுதான்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

ஹம் அதுக்கு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

வளையும்போது பின்னாடி உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கும் அவங்களும் சேர்ந்து கீழ தள்ளிடுறாங்க ஆனா car ல போகும்போது free ஆ அவங்க என்னதான் ஆட்டி வளைச்சாலும் நீ பாட்டுக்கு straight ஆ போகலாம் நல்லா இருக்கும் ஹம் ஆமா விவேக் அது car best தான்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

Sir, could you speak in English ச்சீ தமிழ் sir இப்போ நான் கலிஃபொர்னியா வரைக்கும் போகணும் flight சென்னை to கலிஃபொர்னியா flight என்ன இருக்கு சொல்ல முடியுமா? நா வந்து திருச்சில இருக்கேன் sir

ஒ okay sir திருச்சி to சென்னை. சென்னை flight

ஆஹ் நாளைக்கு நாளைக்கு இருக்கா sir

ஆஹ் இருக்கு ஆஹ் இருக்கு sir சொல்லுங்க

sunday morning morning எந்த flight மே இல்லையா sir midnight ஆஹ்? through வா போனா எவ்வளவு நேரம timing எவ்வளவு நேரம் sir ஆகும். எனக்கு ஒரு client meeting இருக்கு sir ஆஹ் okay sir இப்போ flight flight ticket லாம்

இதுல எது வந்துட்டு ticket ரொம்ப கம்மியா இருக்கும் சொல்லுங்க

எனக்கு எனக்கு second class ஆஹ் கம்மியா இருக்க flight ticket ஆ பாத்து அந்த airline பாத்து சொல்லுங்க sir

ஆஹ் air india வந்து சென்னையிலிருந்து

இல்ல sir work meeting இருக்கனால சீக்கிரமா போகணும் எனக்கு வந்து sunday morning லயே சொல்லுங்க sunday two AM flight சொன்னீங்கல்ல ஆஹ் yes sir ஒ எனக்கு second class ஒரு eight thousand இந்த மாதிரி ticket eighty thousand eighty thousand sir

ஆஹ் okay sir seat நா எப்டி sir black seat

அப்பொ second class first class க்கும் second class க்கும் என்ன sir different

சரி sir okay sir correct அ அப்ப எப்பொ sir land ஆகும் அங்க

flight ல மட்டும் travel பண்ற time எவ்ள நேரம் sir இருக்கும் நடுவுல எங்கயொ வந்துட்டு land ஆகும் சொன்னீங்க அதுக்கு flight flight amount எவ்லொ sir இருக்கும் one lakh

எ எனக்கு air India லே ஒரு ticket book பண்ணிடுங்க ஆஹ் yes sir morning two AM சரி

okay sir அப்பொ air air india லயே ஒரு ticket ஆஹ் அதுலே ஒரு ticket

ஆஹ் இல்லங்க sir திருச்சி to சென்னை நான் வந்து bus travel பண்ணிக்குறன் அதுக்கு அப்புறம் சென்னை to கலிஃபொர்னியா மட்டும் இது flight ticket book பண்ணிடுங்க. சேரி sir அப்பொ ரெண்டு ticket மே book பண்ணிக்குறன் ஆஹ் okay sir பண்ணிருலாம்

okay sir ஆஹ் okay ஆஹ் எல்லாமே send பண்ணிட்றன் sir bill பண்ணிடுங்க

ஆஹ் okay sir ஆஹ் okay sir ஆஹ்

இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து ஆஹ் ஹம் நிறைய பேர் வந்து விவசாயம் பண்றாங்க தமிழ்நாட்டில அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்க நிறைய கிராமங்கள்ல நிறைய விவசாயிகள் வந்து விவசாயம் பண்றாங்க ஆனா வந்து அவங்க வந்து விளைவிக்கிற வந்து பொருட்களை வந்து நேரடியா வந்து மக்களுக்கு விற்க முடியாது அதனால வந்து அவங்க வந்து அஹ் நிறைய அஹ் நேரடியா விற்க முடியாததுனால அவங்க வந்து அவங்க விளைவித்த பொருட்களை வந்து நேரடியா விக்கிறதுக்கு ஒரு விவசாயம் அந்த பொருட்களை எல்லாம் விற்க~ விற்கக்கூடிய ஒரு மையத்தை வந்து தொடங்கியிருக்காங்க அது எங்க பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள மல்லூர்ல வந்து ஆஹ் ஒரு பதினைந்தாயிரத்திற்கும் மேல வந்து மக்கள் வந்து வசிக்கிறாங்க ஆஹ் அப்ப வந்து இந்த சேலம் நா~ மா~ மாவட்டம் வந்து அஹ் சேலம், நாமக்கல் மாவட்டம் அந்த எல்லையில இருக்கிறவங்க வந்து ஆஹ் நூறுக்கும் மேற்பட்ட அந்த கிராம மக்கள் வந்து அவங்க மளிகை, காய்கறி இதெல்லாம் வாங்கறதுக்கு வந்து ஆஹ் மல்லூருக்கு தான் வர~ வர்றாங்க சேலம் நம்மா~ மா~ நாமக்கல் அந்தமா~ அங்கிருந்து எல்லாம் வந்து மல்லூருக்கு வந்து வர்றாங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப distance வந்து அவங்களுக்கு வர வேண்டியதா இருக்கு அதனால அவங்க வந்து ஆஹ் ஹம் daily வந்து காய்கறி கடைக்கும் அப்புறம் ஆஹ் ஹம் அங்க வந்து அஹ் ச~ அங்க வந்து உழவர் சந்தை எல்லாம் இருக்காது அப்ப வந்து ஹம் வியாபாரிகள்லாம் வந்து காய்கறி, பழம் ஆஹ் இதெல்லாம் வ~ வந்து கூட்டி விப்பாங்க அப்ப வந்து ஹம் மக்க~ மக்கள் வந்து நிறைய வாங்குவாங்க இப்ப விவசாயிகள் வந்து விளைவித்த பொருளை வந்து நேரடியா வந்து அவங்க வந்து விற்பனை மையம் தொடங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ஹம் வியாபாரிகளுக்கு கொடுக்க வேண்டாம் அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஹம் பெரிய அளவில வந்து ஹம் அவங்க வந்து விலையும் சொல்ல மாட்டாங்க அதனால வந்து இந்த மாதிரி ஆஹ் சேலம், நாமக்கல் இந்த மாதிரி வந்து மல்லூர்ல எல்லாம் வந்து வாங்கறாங்க ஆஹ் இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து வாங்கறாங்க அதெல்லாம் வந்து ஆஹ் அவங்க வந்து இந்த மாதிரி ம~ இந்த மாதிரி மையம் தொடங்கிட்டதனால அவங்களுக்கு வந்து ஆஹ் பக்கத்திலேயே வாங்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அதனால வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு ஆஹ் விற்பனை மையத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது மூலமா வந்து நிறைய மக்கள் வந்து ஹம் ஹம் வந்து விவசாயிகள்கிட்டயே வந்து அவங்க விளைவிக்க கூடிய காய்கறி, பழம், பூக்கள் இதெல்லாம் வந்து நேரடியாக வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து அந்த மையத்தை தொடங்கியிருக்காங்க அதனால வந்து நிறைய பேர் வந்து நிறைய தூரத்தில் இருந்து இப்ப வியாபாரிகள் கிட்ட இருந்து அதிக விலைக்கு வாங்கறதுக்கு இந்த மாதிரி விவசாயிகள் வந்து ஆரம்பிச்சதனால அவங்க வந்து நேரடியா வந்து அவங்கள்ட்டயே வாங்~ வாங்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆயுத பூஜை இந்த மாதிரிலாம் வர்ற time ல வந்து நிறைய இந்த சாமிக்கு வைக்கக்கூடிய அந்த தேங்காய், வாழைப்பழம், எலுமிச்சை அப்புறம் வந்து நிறைய பழங்கள் சப்போட்டாபழம் கொய்யாப்பழம் அப்புறம் இந்த வாழை மரம் எல்லாம் நட்டு வைப்பாங்க அப்புறம் நிறைய பூ அப்புறம் நிறைய இலை எல்லாம் வந்து ஹம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப விவசாயிகள் வந்து ஆஹ் மக்களுக்கு தான் வந்து விற்பனை பண்ணுவாங்க நிறைய மக்கள் வந்து அந்த விழா time ல தான இதெல்லாம் வாங்குவாங்க அந்த மாதிரி இந்த விவசாயிகள் வந்து அவங்க வந்து அஹ் நேரடியாவே அந்த மையத்தின் மூலமா வந்து விற்பனை பண்ணியிருப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஹம் ஹம் நம்ம உற்பத்தி செய்த பொருளை வந்து ஆஹ் இப்ப வியா~ வியாபாரிகள்ட்ட கொடுத்தோம்னா நமக்கு வந்து அஹ் ஹம் சரியான விலை வேலை கெ~ கிடைக்கிற~ கிடைக்கிறதில்ல அதனால வந்து நம்ம வந்து ஆஹ் ஹம் இப்ப வந்து ஆஹ் இப்ப வந்து நிறைய விவசாயிகள் வந்து அவங்க வந்து dire~ நேரடியா விக்கிறதில்லை அதனால வந்து அவங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் எல்லாம் நிறைய நஷ்டங்கள் எல்லாம் வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹம் நிறைய காய்கறி இந்த மாதிரி எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து அதிக விலையில தான் கொடுக்கறாங்க இந்த மாதிரி மையம்லாம் வந்து விவசாயிகளை வந்து ஆஹ் ஏற்படுத்தினா வந்து ஆஹ் அவங்களுக்கு வந்து குறைந்த விலையிலேயே கிடைக்கும் அதனால வந்து

ஆஹ் விவசாயிகளுக்கு வந்து அவங்க வந்து கு~ விளைவிக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து ஹம் அவங்க வந்து கு~ சரியா கொடுக்க முடியாது ஆஹ் வியாபாரிகள்ட்ட தான் கொடுக்கணும் அந்த மாதிரி நிலைமை எல்லாம் இருந்துச்சு அதுக்கு வந்து ஹம் வியாபாரிகள் வந்து அவங்க லாபத்துக்கு நிறைய விலைக்கு மக்களுக்கு வந்து வித்துடுவாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா

ஆஹ் நிறைய விவசாயி வந்து அவங்க வந்து அஹ் கஷ்டப்பட்டு நி~ நிலத்தில வந்து நிறைய கஷ்டப்படுவாங்க உழுறது அப்புறம் ஆஹ் அஹ் நிறைய வந்து ஆஹ் ஹம் அந்த செடியெல்லாம் வளர்க்கிறது அப்புறம் அதுக்கு உரம் போடுறது அப்புறம் அதை அறுவடை பண்றது வரைக்கும் நிறைய வேலை ஆட்களை எல்லாம் வச்சு தான் வந்து நிறைய வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து நிறைய பணம் எல்லாம் செலவு பண்ணி அவங்க விவசாயம் பண்ணா வந்து அவங்களுக்கு வந்து அதை நே~ நேரடியா வந்து விக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலை இருக்காது இப்ப எல்லா ஊர்லயுமே விவசாயிகள் இருப்பாங்க ஆனா வந்து உம் ஆனா வந்து அது வியாபாரிகளுக்கு தான் கொடுத்து அந்த மாதிரி வியாபாரிகள் அதிக விலைக்கு மக்களுக்கு விப்பாங்க ஆனால் இந்த மாதிரி மையம் எல்லாம் இருக்கிறதுனால வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப ஆஹ் ஹம் வந்து அவங்க இருக்கிற ஊர்லயே வந்து ரொம்ப தூரம் போய் வந்து அவங்க வந்து காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி விழா time ல எல்லாம் வாங்கக்கூடிய இந்த ஹம் செ~ மளிகை பொருள் அப்புறம் நான் அந்த மாதிரி பொருட்களெல்லாம் வந்து அவங்க ஊர்லயே வந்து இந்த மாதிரி மையம் அமைச்சதுனால அவங்க ஊர்லயே வாங்கற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து ஆஹ் ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் போயி அந்த மாதிரி ஆஹ் ஹம் ஒரும்~ ஒரும்~ சேலம், நாமக்கல் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லூர்ல இருந்து நிறைய பேர் காய்கறி வாங்க வர்றாங்க அந்த மாதிரி விவசாயிகள் அவங்க எல்லா இடத்திலும் மையம் வச்சுட்டாங்கன்னா மக்களுக்கு வந்து

முடிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நேரடியா வந்து மக்களுக்கு வந்து போய் கொடுக்கமுடியாது அவங்க ஏன்னா வந்து அவங்க வியாபாரிகள் மூலமா விக்கிறதுனால

அவங்க வந்து இந்த மாதிரி இப்ப ஹம் மையம் அமைச்சாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு ரொம்ப ஆஹ் தூரத்தில் இருந்து வர்ற மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கு அவங்க வந்து ஆஹ் ஹம் ரொம்ப அஹ் தூரம் போய் காய்கறி எல்லாம் வாங்கணும், பழங்கள் இந்த மாதிரி விழாக்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கூ~ நெரிசலா இருக்கும் மக்கள் எல்லாம் வந்து அஹ் வியாபாரிகள்ட்ட வந்து எவ்வளவு விலை கூட்டி வித்தாலும் வாங்குவாங்க அந்த மாதிரி வியாபாரிகள் வந்து ஆஹ் விழா time ல எல்லாம் வந்து ஆஹ் அவங்க அஹ் விவசாய பொருட்கள் எல்லாம் வந்து மளிகை சாமான் எல்லாமே வந்து விலை கூடி தான் இருக்கும் அதுலயும் இப்ப நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி நிறைய விவசாய மையங்கள்லாம் வந்துடுச்சுன்னா அப்புற~ அப்புறம் வந்து நம்ம வந்து

ஆஹ் அதிகளவுல வந்து அஹ் விற்பனை பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு வந்து எப்படியும் லாபமா தான் இருக்கும் வியாபாரிகள்ட்ட போச்சுன்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்து

hello hi இன்னைக்கு topic என்னன்னா house wife house wife னா அவங்க எப்படி இருக்காங்க எப்படி கஷ்டப்படுறாங்க எப்படியெல்லாம் வர்றாங்க, வாழ்க்கையில எப்படியெல்லாம் முன்னேறிட்டு வர்றாங்க அப்படின்றது house wife ஆல மட்டும் தான் முடியும், அது house wife கிட்ட மட்டும் தான் நம்ம அதை பாக்க முடியும், சரிங்களா. இன்னைக்கோட நம்மளோட topic என்னன்னா house wife house wife னா யாருங்க, ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு வர்றது, அதுக்கப்பறமா அந்த குடும்பத்தை விட்டு இன்னொரு குடும்பம் புது உலகம் புது இடம் புது ஜனம் புது உறவு, இது எல்லாமே புதுசா பாக்குறவங்க தான் house wife house wife னா ஆஹ் எப்படி சொல்றது ஒரு வீட்டையே ஒரு குடும்பத்தையே அவங்க கைக்குள்ள, பிடிச்சு போட்டு வச்சுருப்பாங்கல்ல, பிடிச்சு போட்டு வச்சுருப்பாங்கன்னா எப்படின்னா எல்லாருக்குமே ஒண்ணுனா அவங்க தான் செய்வாங்க எல்லாருக்குமே ஒண்ணுனா அவங்க தான் பாப்பாங்க வீட்லயும் பாப்பாங்க வெளியுலேயும் பாப்பாங்க, குழந்தையும் பாப்பாங்க.

மட்டுமே பாடுப்பட்ட ஒரு ஜீவன் தான் house wife ஆனா என்னன்னா, இந்த house wife அ யாருமே புரிஞ்சுகிறது இல்ல யாருமே புரிஞ்சுகிறது இல்லன்னா பெரும்பாலும் என்ன சொல்றதுன்னா husband husband ங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. கணவர் எப்படியாவது நம்மளை ஒரு விஷயதுலையாவது நம்மளை படுத்த மாட்டாரா appreciate பண்ண மாட்டாரா, நம்மளை பத்தி நல்லதா சொல்ல மாட்டாரா, நம்மளை பத்தி ஒரு நாலு வார்த்தை நல்லாதா பேச மாட்டாரா அப்படின்னுட்டு ஆனா husband ங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அவங்க வெளியில போய் சம்பாதிச்சுட்டு வர்றது மட்டும் தான் உலகம்னு நினைக்குறாங்க. ஆனா அது இல்லங்க உலகம், வீட்டுக்குள்ள இருந்து ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு இதையும் அவங்க பாத்து பாத்து செய்றாங்க சரிங்களா, இவங்க சொல்றாங்க வீ~ வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு வீட்ல வந்து husband சொல்றாங்க, சும்மா தான இருக்க சும்மா தான இருக்கன்னு சொல்லுவாங்க. சும்மா யாருங்க இருக்குவா, சும்மா இருக்க முடியுமா house wife ஆல சும்மா வீட்டிலேயே இருக்க முடியுமா சொல்லுங்க காலையில பாத்துட்டு போற வீடு எப்படி இருக்கும், அவங்க வேலைக்கு போய்ட்டு வந்து பாக்குற வீடு எப்படி இருக்கும். சொல்லுங்க, அதெல்லாம் யாரால முடியும் house wife ஆல மட்டும் தான் முடியும். சரிங்களா அதனால house wife அ கொஞ்சமாவது respect பண்ணுங்க. அவங்களை புரிஞ்சுக்க பாருங்க. அவங்களை பத்தி

ஆனா வீட்ல இருந்துட்டு அவங்க பண்ற வேலைங்க கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க, அதுக்கு வேலைக்கு போய் நம்மளும் சம்பாதிக்கலாம், நம்மளும் வேலைக்கு போவோம்ல வீட்ல உக்காந்துருக்கதுக்கு, வேலைக்கு போய்ட்டு நம்ம வீட்ல வந்து தாராளமா உக்காந்துட்டு நான் வேலைக்கு போறேன். நீ வேலை செய் நானும் செய்றேன்னு சொல்ற காலத்துல நிறைய பேரு இருக்காங்க, வீட்ல இருந்துட்டு வீட்டிலேயும் வீட்டு வேலை பாத்துட்டு, சமையல் பண்ணிட்டு, குழந்தைங்களை பாத்துக்கிட்டு husband அ பாத்துக்கிட்டு அதுக்கப்பறமா அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிட்டு, எல்லாராலையுமே முடியாது house wife ஆல மட்டும் தான் முடியும் புரியுதுங்களா house wife ஆல மட்டும் தான் அதெல்லாம் முடியும், எல்லாருக்குமே அது ஆகாதுங்க. புரிஞ்சுதுங்களா. எல்லா ஒண்ணுமே house wife தாங்க செய்வாங்க. ஒரு வீட்டுல ஒரு ஒரு ஒரு பொருளை காணும்னா கூட அதுக்கு responsible யாருன்னா house wife தான். அவங்களை தான் நம்ம கேப்போம். எங்க இந்த பொருள். எங்க அந்த பொருள் எங்க. இந்த இது, அங்க அது எல்லாமே நம்ம அவங்க மேல தான் depend ஆகி வாழுறோம். கொஞ்சமாவது அவங்களுக்கும் ஒரு பண்றதை கொடுங்க. ஏன்னா அவங்க வீட்டுலேயே இருக்காறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாதுன்னா எல்லாமே தெரியும், ஆனா தெரியக்கூடாத அளவுக்கு வச்சுருப்பாங்க சில பேர். சில பேர் வெளியிலேயும் விடுவாங்க. அவங்களை வீட்டுலேயும் நல்ல படியா வச்சுருப்பாங்க. ஆனா சில பேர் வெளியில விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளயவே அடைச்சு வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா. அதனால house wife அ எப்பயுமே மதிக்க பாருங்க. அவங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கும் அவங்களுக்கும்னா என்ன சொல்றது ஒரு இது இருக்கு, ஒரு மனசு இருக்கு. house wife னா சும்மா உக்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. காலைல எழுந்ததுல இருந்து night படுக்குற வரைக்கும் அவங்களுக்கு வேலை தான். அது வரைக்கும் அவங்க வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஒருத்தராவது அவங்களுக்கு உக்காரு நான் tea போட்டு கொடுக்குறேன்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. அந்த மாதிரி எதிர்பாக்காதவங்க தான் house wife அவங்களாச்சு அவங்க வேலையாச்சு, அதுல யோசிப்பாங்க அவங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அவங்க வேலையை பாப்பாங்க, அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. சும்மா மட்டும் இருக்க மாட்டாங்க. எதாவது எதாவது ஒரு வேலை அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களை சும்மா கொஞ்ச நேரம் உக்காந்து பாக்கவே முடியாது, சும்மா கொஞ்ச நேரம் உக்காந்து அவங்களை பாக்க முடியாது. எதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. எதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்களை சும்மா மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அதுனால house wife அ நம்ம எப்பயுமே குறைச்சு எடை போடாதீங்க. அவங்களுக்கு ரொம்ப திறமை இருக்கு. அவங்களுக்கு எல்லா வகையான talent ம் இருக்கு. நாம அவங்களை எப்பயுமே misuse பண்ண கூடாது. புரிஞ்சுதுங்களா. அதுக்கப்பறமா அவங்களுக்கு இருக்குற திறமையை வெளிப்பதுத்தணும். அவங்க வீட்டுல இருக்காங்கன்ற காரணத்துக்காக அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல வீட்டு மேலை மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும்ன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. அது தெரியுறதுக்கு நம்ம வெளியில அவங்களை தெரியப்படுத்த வேண்டியது யார் சொல்லுங்க. நாம தான். நாம தான் எல்லாத்தையுமே நம்ம தெரியப்படுத்தணும் அவங்களுக்கு. வெளி உலகத்தை காட்டணும். சரி, ஏன்னா நம்மளுக்காகவே வாழுறாங்க. காலையில ஏன்ச்சுக்குறதுல இருந்து night படுக்குற வரைக்கும் நம்மளுக்காக மட்டும் தான் வாழ்றாங்க. அதனால நம்ம எப்பயுமே அவங்களை குறைச்சு எடை போட கூடாது. அவங்களுக்கு எது தெரியாதுன்னு இல்லங்க எல்லாமே தெரியும். அவங்களுக்கு தெரியாததுன்றது ஒண்ணுமே கிடையாது. குடும்பத்தையே கட்டி காப்பாத்துறவங்களுக்கு வேலை ஒண்ணும் தெரியாம இருக்காதுங்க. எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிப்பாங்க. ஏன் சொல்லுங்க, நம்ம புள்ள நம்மளை கூட்டிட்டு போக மாட்டானா, நம்ம புருஷன் நம்மளை வெளியில கூட்டிட்டு போக மாட்டாரா, அப்படின்னு ஒரு ஏக்கத்துல இருப்பாங்க. அந்த ஏக்கத்துக்கு மட்டும் எப்பயுமே அவங்களை விட்டுடாதீங்க. சரிங்களா. உங்களால முடிஞ்சது. அவங்க செய்யுற ஒரு ஒரு சின்ன சின்ன வேலையும் appreciate பண்ணுங்க. அம்மா இது நல்லா இருக்கும்மா, இது நல்லா இருக்கும்மா, அப்படின்னு சொல்ற ஒரு விஷயந்தாங்க பெருசு. காலையில இருந்து அவங்க வேலை பண்ணிட்டு

அவங்களை ஆ நினைக்காதீங்க, அவங்களை என்ன சொல்றது, எந்த வகையுலும் கம்மியா இருக்குறாங்கன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம எல்லாரையும் விட திறமைசாலியா ஆகட்டும், புத்திசாலி ஆகட்டும்

அது செய்ய தெரியாது. சில பேருக்கு மட்டும் தான் அது செய்ய தெரியும், சில பேருக்கு மட்டும் தான் அதுக்கு பண்ண முடியும் எல்லாருக்கும் தெரியாது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்ன வீட்டுல இருப்பாங்க அவங்க வேலை அவங்க பாப்பாங்க. அவங்க இது அவங்களுக்கு தெரியும். ஆனா house wife க்கு மட்டுந்தாங்க வீடையும் பாத்துக்கிட்டு குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு பிள்ளைங்களை school ல இருந்து கூட்டிட்டி வந்துட்டு அவங்களையும் பாத்துக்கிட்டு அப்பறமா வீட்டுல பெரியவங்க இருந்தா பெரியவங்களையும் பாத்துக்கிட்டு ஒரு ஒருத்தருக்கும் பாத்து பாத்து பாத்து பாத்து செய்வாங்க. என்னங்க ஒரு ஒருத்தருக்கும் பாத்து பாத்து பாத்து பாத்து செய்வாங்க அது அவங்களால மட்டும் தான் முடியும், இப்படி பாத்து பாத்து பாத்து செய்யுறதுக்கு. அது எல்லாராலேயும் முடியாது அப்படி பாத்து பாத்து செய்யுறதுக்கு. சரிங்களா அதனால நீங்க மட்டும் எப்பயுமே அவங்களை குறைச்சு மட்டும் எடை போடாதீங்க. அவங்களை நீங்க வெளியில விட்டு பாருங்க எல்லா திறமையும் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமா சொல்லணும்னா பாக்கியலட்சுமி serial மட்டுந்தாங்க. ஏன்னா அதுல பாருங்க அவள் ஒரு house wife ஆ இருந்துட்டு என்னவெல்லாம் சாதனை பண்றா. அதெல்லாம் நம்மளுக்கு எடுத்துக்காட்டுதுங்க. எடுத்துக்காட்டு தான். ஏன்னா ஒண்ணுமே நம்ம தெரியல தெரியல தெரியலன்னு உள்ளுக்குள்ள உக்காரதுனால நம்மளுக்கு எதுவுமே தெரியாம போயிடுது, நம்மளும் வெளியில போகணும் நம்மளுக்கு என்னன்னா house wife க்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து வேலை பண்ணி பண்ணி பண்ணி பழக்கமா போயிடுச்சு ஒரு நாள் அவங்களால வேலை பண்ணாம இருக்க முடியாது. ஒரு நாள் அவங்களோட இருந்து வெளியில வர்றதுக்கு அவங்களால முடியாது. ஒண்ணு ஒண்ணு ஒண்ணும் அவங்க கடமையை correct ஆ பண்ணுவாங்க ஒண்ணு ஒண்ணும் அவங்க கடமையை correct ஆ பண்ணுவாங்க. அது அவங்களால மட்டும் தான் முடியும். எல்லாராலேயும் முடியாது புரியுதுங்களா அதனால நான் என்ன சொல்றேன்னா என்ன காரணத்துக்கும் house wife அ குறைச்சு மட்டும் எடை போடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்க திறமை நம்மளுக்கு இல்ல இல்லைன்னு சொல்லலங்க அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதனால எப்பயுமே சொல்றேன் அவங்களை குறைச்சு மட்டும் எடை போடாதீங்க.